okay hey sorry for the prank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

நீ கொஞ்சம் நான் call பண்றப்ப available ஆ இரு நம்ம இதை பத்தி பேசுவோம்.

okay fine நம்ம

சரி okay டா பாரு நான் கூப்புடுறேன் என்னான்னு சொல்லிட்டு சரியா? hi அபிஷா, எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படிக்கா இருக்கீங்க நல்லா இருக்கேன் உன்னோட படிப்பெல்லாம் முடிஞ்சா ஆமாக்கா முடிஞ்சி இப்ப வேலைக்கு போயிட்டிருக்கேன்

படிச்சு ஆஹ் related ஆ வேலைக்கு போயிருக்கியா? ஆமாக்கா

இப்ப கல்வி இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போக முடியலைல்லக்கா ஆமா வேலைக்குப் போகணும்னாலே நமக்கு ஏ~ கல்~ அஹ் படிப்பு இருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே ஆஹ் எடுபடும்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

ஆனா இப்ப உள்ள காலத்துல அப்படி இல்லல்ல அக்கா எவ்வளவோ படிப்புகள் எப்படி எப்படி எல்லாமோ இருக்கு நமக்கே நிறைய படிப்புகள் தெரியல அப்படி எல்லாம் பிள்ளைங்க படிக்கதான் செய்றாங்க முந்தி உள்ள காலத்துல வந்து பொம்பளைங்க வந்து ரொம்ப படிக்க மாட்டாங்க. ஆம்பளைங்க ரொம்ப படிப்பாங்க இப்ப உள்ள பொம்பளைங்க அப்படி இல்லல்ல எல்லா பிள்ளைங்களுமே நம்ம நல்லா படிக்கணும் நல்ல நிலைமையில் ஆயிரணும் அப்படித்தானே நினைக்கிறாங்க அதனால வந்து, எந்~ எந்த ஒரு கல்வி வேணாலும் பிள்ளைங்க choose பண்ணி படிக்கிறாங்க படிச்சு எடுத்து, நல்ல மாதிரிதான் இருக்காங்க ஆனா படி படி படிக்~ விஷயத்துல வந்து எல்லா பிள்ளைங்களுமே படிக்கதான் செய்யறாங்க maximum எல்லா முந்தியுள்ள

பிள்ளைங்க வந்து படிக்க மாட்டாங்க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

முன்னால வந்து, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டுல ஒருத்தவங்க engineering ன்னா ஆஹ் engineering ஆ அந்த வீட்டுல engineering படிச்சிருக்காங்க doctor படிச்சிருக்காங்கன்னு, ஒரு பெருமையாதான் சொல்லுவாங்க. ஒரு பெரிய கௌரவமா இருக்கும் இப்போ வந்து வீட்டுக்கு நாலு பேர் இருந்தாலும் நாலு பேர் engineering படிப்பாங்க அஹ் அந்த மாதிரி எல்லா துறைகளிலுமே படிப்புக்கு வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் ச~ கொடுத்து, எல்லாருமே, எல்லா இதுலயும் போயிட்டாங்க department க்கு அவங்க முன்னால வந்து அஹ் நாலு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, அஹ் பெண்ண படிக்~ பொம்பள புள்ளைங்கள படிக்க விடாம பையன்கள மட்டும் அஹ் படிக்க அனுப்புவாங்க வேலைக்கு வேலைக்கு அவன் தானே போய் சம்பாதிச்சு தருவான். அப்டின்னு உள்ள எண்ணத்துனால அவுங்க வந்து அஹ் பையன்மார்ல மட்டும் நல்லா படிக்க வச்சு, வேலைக்கு அனுப்புவாங்க ஆனா பொம்பளை புள்ளைங்களை படிக்க மாட்டாங்க. வீட்டுல உள்ள வேலையை பாரு. சமையல் பண்ணு. அந்த மாதிரியே முடக்கி விட்டுருவாங்க. அது வந்து ஒரு பெற்றோர்கள் மத்தியில இருக்கிற ஒரு பெரிய தவறான கருத்து அஹ் நாலு பிள்ளைங்க வச்சிருந்தாங்கன்னா நாலு பிள்ளைங்களும் சமமா வந்து அவங்க வந்து படிப்பு குடுக்கணும். அது வந்து அவங்க அஹ் அவங்க அவங்க வந்து காலத்துல இவங்க இல்லாட்டா கூட அவங்க ஒரு வேலைக்கு செல்லனாலும் சரி ஒரு வெளியூர் பயணம் செல்லனாலும் சரி. அவங்க படிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு உதவியா இருக்கும். வேற எதுவுமே உதவியா இருக்காது சொல்லப் போனா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 யாரு நல்லா படிக்கறாங்களோ அவங்களுக்குத்தான் யார் நல்லா படிக்கறாங்களோ அவங்களைதான் ஆஹ் நல்ல ஒரு ஒரு இதான ஒரு கூட்டத்துல கூப்பிடுனாலும் அவங்களைதான் கூப்பிடுவாங்க அவங்க நல்லா படிச்சவங்க அவங்க பண்ணா correct ஆ இருக்கும். அவங்க எடுக்கற முடிவு correct ஆ இருக்கும் அப்படின்னுதான் சொல்லுவாங்களே தவிர அஹ் இது பணம் காசு இருந்த உடனே அஹ் ஒரு இடத்துல இப்ப முன்ன எல்லாம் கூப்பிடலக்கா. அதே போல, முந்தி உள்ள காலத்துல வந்து பொ~ பெண்ணுங்க வந்து படிக்கவே மாட்டாங்க ஒரு துறையிலுமே இருக்க மாட்டாங்க ரொம்ப. ஏதாவது ஒரு சில பெண்களை தான் படிக்க வைப்பாங்க அப்படி. ஆனா, இப்ப உள்ள காலத்துல பாருங்க எல்லா துறையிலுமே ஆம்பளைங்களுக்கு சரிசமமா நாங்களும் எல்லா துறையிலுமே ப~ இந்த வேலை செய்வோம். பணிபுரிவோம்னு சொல்லி எல்லா துறையிலுமே பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க இருக்கத்தான் செய்யறாங்க இல்லைன்னு யாருமே சொல்லலை ஆஹ் பிள்~ இந்த இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்குற தைரியம் போல இப்ப ஆம்பளைப் பிள்ளைங்களுக்கு இல்லை. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இப்ப ரொம்ப தைரியம் ஆயிட்டாங்க பார்த்தீங்களாக்கா அக்கா ஆமா, ஆமா. என்னன்னா அதைக்கூட நான் scho~ பள்ளிக்கூடத்துல கூட படிச்சிருக்கோம் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி சும்மா இல்லை. ஏன்னா, ஒரு பள்ளிக்கூடத்திலே தலைமை தாங்கணும்னாலும், ஒரு ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தணும்னாலும் யார ஒரு நல்ல ஒரு அஹ் படிச்சு வேலையிலே இருக்கிறவங்களைத்தான் நம்ம வந்து அஹ் guest ஆ invite பண்ணுவோம். ஒரு சிறப்பு விருந்தினரா வரவழைப்போம் அந்த மாதிரி அவங்களுக்கு கல்விதான் அவங்களுக்கு வந்து பின்னால வந்து ஒரு மதிப்பு தர்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. நம்ம நினைப்போம் அவங்க வசதியோ அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அவங்க படிப்பு மட்டும்தான் அவங்க படிப்பு அவங்க பண்ற வேலை எல்லாமே அவங்களுக்கு ஒரு மதிப்பைதான் கொடுக்குது அதனாலே life லே வந்து ஒரு பெரும் சிறப்பு. அதனால நம்மள்ட்ட வந்து எவ்வளவுதான் சொத்து நம்மள்ட்ட properties அந்த மாதிரி எதுவுமே இருந்தாலும் அஹ் பொருட்கள் நகைகள் செல்வம் எவ்வளவு தான் இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு படிப்பு மட்டும்தான் மிகப் பெரிய அழியாத செல்வம். ஏன்னா அஹ் மத்த பொருட்கள் எல்லாம் ஏதோ ஒரு நோய் வந்துன்னா எல்லா பொருளையும் வித்து, நோயை குணப்படுத்திடுவோம். ஆனா படிப்பு மட்டும் நம்மள்ட்ட இருந்து எப்பவுமே பிரிக்க முடியாத ஒரு அழியாத செல்வம்னு பாத்தீங்கன்னா அது நம்ம கல்வி மட்டும்தான். அதனாலதான்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 அதனாலதான் காமராஜர் வந்து அஹ் என்ன சொல்றாருன்னா அஹ் முன்னால உள்ள பிள்ளைங்க வந்து அஹ் ஆடு மேய்க்க போவாங்க அஹ் வேலைக்கு போவாங்க கட்டிட தொழில் போவாங்க, அப்ப கூட என்ன பண்ணுவாங்கன்னா அஹ் எல்லாரும் அஹ் பள்ளிக்கூடத்துக்கு போவணும் அந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வந்து அவரோட காலத்துல வந்து அந்த வறுமை, வசதியின்மை அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் போக்கி அஹ் குழந்தைங்க எல்லாமே school க்கு வரணும்னு உள்ள எண்ணத்துனால நிறைய இலவச school கள அரசாங்கத்துல இலவசங்க பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாரு. அதே நேரம் குழந்தைங்க பசியால அஹ் வந்து படிச்சிட மாட்டாங்கன்னு உள்ள எண்ணத்துக்காக அவங்க வந்து எல்லாருமே இலவச சாப்பாடு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு அதே போல ஆஹ் மாணவர்கள்கிட்ட வந்து, ஒரு ஏற்றம் ஆஹ் தாழ்வு வந்துடக் கூடாதுன்னு ஒரு காரணத்தினால சீருடையை கொண்டு வந்தாரு அந்த மாதிரி கல்விக்காக காமராஜரே பெரும்பங்கு வகிச்சிருக்காரு அதே போல காந்தியடிகள் அந்த மாதிரி தலைவர்கள் எல்லாமே ஆஹ் படிப்புக்காக, நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க அதேனால நம்ம அதை வந்து, ஹம் இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாருமே எல்லார் வீட்டுலயும் படிக்க வைக்கிறாங்க தப்பில்ல எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க ஆனா என்னன்னா இப்ப உள்ள கல்வி எல்லாமே ஒரு வியாபார கல்வியா மாறிட்டு முன்னால வந்து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 இங்கிலிஷ் வந்து ஒரு language தான் அது ஒரு tool தான் தமிழ் நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதே போலதான், ஆஹ் ஒரு இங்கிலிஷும் ஒரு வந்து ஒரு language அதை வந்து ஆஹ் நம்ம வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு இல்லை இங்கிலிஷ் medium படிச்சாதான் குழந்தைங்க ஆஹ் பெரிய level ல சாதிக்க முடியும் அப்படின்னு பெற்றோர்கள் எண்ணத்துல இருக்குது. ஆனா அதே இது அப்படி இல்லாம இப்ப உள்ள காலத்துல வந்து, எந்த பிள்ளைய maximum பாருங்க எல்லாருமே இங்கிலிஷ் medium தான் சேர்க்கிறாங்க இங்கிலிஷ் medium த்துல படிச்சாதான் பிள்ளைங்க நல்லா படிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலேயே அரசாங்கமும் இப்ப government school ல அரசாங்கமே இப்ப government school ல வந்து, ஆஹ் இந்த இது இங்கிலிஷ் medium த்தை கொண்டு வந்துட்டாங்க எல்லா அரசாங்கமும் government school ல இங்கிலிஷ் medium த்தை கொண்டு வந்துட்டாங்க அதனால இப்ப வந்து, இப்ப உள்ள பிள்ளைங்க நிறைய வீட்டுல கஷ்டம் இருக்கு ஆனாலும் நம்ம government school லனாலும் இங்கிலிஷ் medium தானே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை இங்கிலிஷ் medium த்துக்கே விடுவாங்க ஆனா ஆஹ் அதே போல முந்தி வந்து, இங்கிலிஷ் ஒரு subject ஆவது மட்டும்தான் இருந்தது தமிழ்தான் எல்லாமவே இருந்து ஆனா இப்ப பாருங்க இங்க தமிழ் ஒரு subject மட்டும்தான் இங்கிலிஷ் தான் எல்லா, எல்லா subject லயுமே இங்கிலிஷ் வரும் அப்படித்தான் இருக்கு அதே போல முந்தி news வாசிப்பாங்க

இப்போ, இப்போ உள்ள பிள்ளைங்க யாரு பிள்ளைங்க செய்தித்தாள் வாசிக்குது முந்தி உள்ள வந்து, செய்தித்தாள்களைத்தான் நிறைய பேரு படிக்கவே செஞ்சிருப்பாங்க ஆஹ் இந்த எழுத்து இப்படி போட்டா இப்படி வாசிக்கணும் அப்படி சொல்லி வாசிப்பாங்க ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க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 ஆஹ் வந்து நம்ம வந்து extra வந்து government வேலை அதுல extra mark குடுத்தாங்க அந்த அடிப்படையிலதான் எடுத்தாங்க அப்படியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்போ ஆமா ஏன்னா அந்த language வந்து அழிந்து விடக்கூடாது நம்ம தமிழ் மொழி அழிந்து விடக்கூடாதுங்கிற காரணத்தினால அதை வந்து முக்கியத்துவம் குடுக்கறாங்க ஆனா பெற்றோர்கள் மத்தியில என்னன்னா ஆஹ் இங்கிலிஷ் medium படிச்சாதான் CBSE matriculation அந்த மாதிரி பள்ளிக்கூடத்திலே படிச்சாதான் குழந்தைங்க நல்ல level ல வரும் அப்படி நினைக்கிறாங்க அது அப்படி இல்லை நம்ம குழந்தைங்களோட ஆர்வமும் நம்ம குழந்தைங்களை நம்ம கொடுக்கிற அறிவுரையும் correct ஆன பக்குவத்திலே கொண்டு வந்தாலே கண்டிப்பா குழந்தைங்க நல்ல ஒரு வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியும் ஏன்னா நம்ம வந்து, அப்துல் கலாம் ஐயா இருக்காரு அவர் வந்து ஆஹ் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஏவுகணை நாயகன்னு சொல்லுவாங்க ஆனா அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆஹ் ராமேஸ்வரத்தில ஒரு அரசு பள்ளியிலே படிச்ச ஒரு தமிழ் medium படிச்ச ஒரு இவருதான் அவர் படிச்சதுனால வாழ்க்கையில எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சாரு அவரு~ அவரைப் பத்தி தெரியாது யாருமே கிடையாது. அவரும் வந்து, தமிழ்வழிக் கல்விதான் படிச்சிருக்காரு அதே போல

அவர் வாழ்க்கையில வந்து, ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சு நல்ல ஒரு நிலைமையில இருக்காரு. அதனால நம்ம படிக்கிற school ஓ நம்ம ஏதோ தடை கிடையாது சொல்லப் போனா நம்மளோட முயற்சி மட்டும்தான் அதுல உண்டு. நம்ம கல்வி எவ்வளவு தூரம் கற்று நம்ம முயற்சி மேற்கொள்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து, பெரும்பங்கு வகிக்கும். அதை வந்து, மக்கள் மத்தியில உணரணும் அதே மாதிரி முன்னொரு காலத்துல எல்லாம் பெண்கள் படிக்க போக வேண்டாம் ஆஹ் பெண்கள் வந்து, வீட்ல வேலை அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அதை வந்து, பாரதியார் அந்த மாதிரி, ஆஹ் வாசகத்தை எல்லாம் உடைத்தெறிந்து எல்லாருமே பெண்களை வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து ஆண்களுக்கு நிகரானவர்கள்தான் பெண்கள் ஆஹ் ஆண்களுக்கு எல்லாமே சமம்தான். எல்லாருமே எல்லா மக்களும் சமம்தான். யாருக்குமே ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படியும் கொண்டு வந்தாங்க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 ஆனா, அந்த கல்வி நம்ம எல்லாருக்கும் கொடுத்தனால எல்லாருமே ஆஹ் ஆம்பளைங்களை விட பல்வேறு துறைகள்ல சாதிச்சது யாருன்னா அதிகமான பெண்கள் மட்டும்தான் அதை வந்து கொடுத்த நம்ம தன்னம்பிக்கையே காரணம்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 ஹம் ஆமாக்கா நீங்க சொல்றது உண்மைதாங்க இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க முந்தி எல்லாம்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 அதே போல கல்யாணம் பண்ணி குடுக்க இடத்தையும் முந்திதான் காசு பணம் எல்லாம் பாத்தாங்க இப்ப உள்ள உள்ள காலத்துல உன் பொண்~ உன் பொண்ணு படிச்சிருக்கா எவ்வளவு படிச்சிருக்கா ரெண்டு degree முடிச்சிருக்கா அப்படித்தான் கேட்கிறாங்களே தவிர

பொண்ணுங்க வேலைக்கு போகக்கூடாது. பொண்ணுங்க என்னத்துக்கு வேலைக்கு போகணும் பொண்ணுங்க வேலைக்கு போகக்கூடாது. வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது உண்டு. ஆனா இப்ப உள்ள காலத்துல, அப்படி இல்லை இப்ப உள்ள காலத்துல வந்து வீட்டுல இந்த வீட்டுல வந்து பிள்ளைங்க வந்து, இந்த பிள்ளைங்க வந்து maximum படிக்கணும். படிச்ச பிறகுதான் கட்டி கொடுக்கணும் நாலு எழுத்து தெரிஞ்சாதான் பிள்ளை வந்து, வாழ்க்கையில முன்னேற முடியும் ஆஹ் husband வீட்டுக்கு போனாலும் அவ்வளவா கொஞ்சம் knowledge இருக்கும் அப்படின்னு வந்து, யோசிக்கிறாங்க இப்ப உள்ள பெற்றோர்கள் எல்லாம் correct ஆ தான் யோசிக்கிறாங்க ஆனா, முந்தி உள்ளவங்கெல்லாம் அப்படி கிடையாதுல்ல அக்கா நகை, காசு அததானே யோசிப்பாங்க

அதே அதே போல இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து முந்தி உள்ள காலத்துல எல்லாம் என்ன ஆஹ் பி~ ஆஹ் நினைப்பாங்க அப்ப twelfth வரை படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணி குடுத்திறணும் அப்படினு சொல்லிட்டு ஆனா இப்ப உள்ள காலத்துல எல்லாம் பாருங்க twelfth முடிச்சு பிள்ளைங்க BSC அஹ் BSCnursing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

ஆமா, ஆமா அவங்க வந்து அதுக்கு பெரும்~ பெரும்பாலும் உதவியா இருப்பது அந்த கல்வி மட்டும்தான் ஏன்னா இப்ப நம்ம நம்ம ஊர்ல இருக்கோம் பக்கத்து ஊருக்கு போனாலும் சரி இல்ல இப்ப சென்னை, பெங்களூரு போகணும்னாலும் சரி city களுக்கு போகணும்னாலும் சரி ஆஹ் இல்லைன்னா வெளியூர் போறனாலும் சரி நமக்கு அடித்தளமா இருப்பது என்ன நமக்கு வாசிக்கவும்

நாலு விஷயங்களை கத்துக்க முடியுது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. easy யா எல்லாத்தையுமே அதே போல மக்கள் வந்து, ஆஹ் correct ஆன முறையில படிக்கிறதுனாலதான் அவங்க வாழ்க்கையிலையும் யாரையும் நம் சா~ சார்ந்து இருக்காம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

பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமா படிக்க வைக்கணுமான்னு நினைப்பாக இப்ப உள்ள அவளுக புள்ள அந்த பெரிய school ல படிக்கிறாளா நம்ம அதோட பெரிய school ல படிக்க வைக்கணும். அப்படி போட்டி போட்டு படிக்க வைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஆஹ் அவ~ அவளுக பிள்ளையோட நம்ம புள்ள நல்லா படிச்சு நல்ல பெயர் வாங்கிறணும். நல்லா இருந்திறணும் அப்படித்தான் எல்லாருமே நினைக்கிறாங்க முந்தி உள்ளவங்களை முந்தி உள்ள பெண்களை ஆஹ் வெளியே அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்க அன்னைக்கு உள்ள பிள்ளைங்க maximum hostel எங்கெல்லாம் அப்படி போய் நின்னுதான் படிக்குது, பிள்ளைங்க maximum hostel க்கு தான் maximum பிள்ளைங்க போய் நின்னு படிக்கிறாங்க. அப்படி படிச்சு வந்து நல்ல நல்ல level ல தான் ஆவி ஆவலே தவிர ஹம் எந்த பிள்ளைங்களுமே இப்ப இல்லை. எல்லா பிள்ளைகளுமே நல்லா படிக்கிறாங்க

ஆமா, அதே போல அபிஷா நம்ம எவ்வளவு தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதே நேரத்துல ஆஹ் நிறைய விளைவுகளும் இருக்கு என்னன்னா

face பண்ண முடியாம தற்கொலை பண்றாங்க என்னது ஒரு exam நம்ம தோல்வியை வந்து, குழந்தைங்களுக்கு எவ்வளவு தூரம் கல்வியை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும். ஆனா அந்த ஒரு சின்ன தோல்வி கூட அவங்களால சாதாரணமா ஏத்துக்க முடியலை ஏன்னா நமக்கு வெற்றி அடைய அடைய தோல்விதான் அதுக்கு படிக்கட்டாவே கண்டிப்பா இருக்கும் ஆதாரமா நம்ம ஒரு வெற்றி அடையணும்ன்னா கண்டிப்பா கீழ வந்து தோல்விய சந்திச்சு சந்திச்சு தான் நம்ம வெற்றி அந்த படிக்கட்டையே நம்ம மிதிப்போம் ஆனா அது அந்த இத கூட அவங்க easy யா சாதாரணமா எடுத்துக்க முடியல அவங்களால இல்ல நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா ஐயோ போயிருச்சே அந்த மாதிரி எண்ணத்துக்கு போய் ஒரு தன்னம்பிக்கை இல்லாம அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிச்சுக்கறாங்க அது எவ்வளவு பெரிய தவறான கருத்து அதனாலதான் பள்ளிக்கூடங்கள்ல ஆஹ் அவங்களுக்கு வந்து, ஆஹ் spiritual class கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து, இந்த ஆஹ் PTphysical education அந்த மாதிரி, நிறைய வகுப்புகள் எடுக்கறாங்க அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஆஹ் அஹ் தன்னம்பிக்கை கொடுக்கிற மாதிரி எல்லாமே ஒரு motivational speech அந்த மாதிரி எல்லாம், எல்லாமே பண்றாங்க. ஆனாலும் அதை வந்து, எவ்வளவுதான் பள்ளிக்கூடங்கள்ல கத்துக்கிட்டாலும் அவங்க வீட்டுல பெற்றோர்கள் வந்து, ஒரு நண்பரா ஒரு fri~ அஹ் கூட இருந்து அவங்களோட குறைகள் என்ன என்ன பிரச்சனை என்ன இதுங்கறது நம்ம படிப்பை தவிர்த்து ஒரு அவங்கட்ட ஆஹ் பேசும்போது அவங்களோட இது புரியும் அப்பதான் அவங்களுக்கு தன்னம்பிக்கை குடுக்க முடியும். எதுனாலும் பார்த்துக்கலாம். நீ try பண்ணு எது plus or minus எதுவா இருந்தாலும் problem இல்லை. ஆஹ் கண்டிப்பா முயற்சி செய் முயற்சி எப்பொழுதுமே திருவினையாக்கும் உள்ள வாசகத்தை அவங்க அப்படி என்னைக்குமே தோத்து போகாது. ஒரு நாள் தோத்தாலும் பலநாள் தோத்தாலும் மு~ அஹ் நாலா~ நாலு வாட்டி தோத்தாலும் அஞ்சாவது வாட்டி pass ஆகும். அப்படின்னு உள்ள தன்னம்பிக்கை கொடுக்கும் போதுதான் அவங்க படிக்கிறதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க okay இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பாடம் fail ஆயிட்டாங்களா okay பார்த்துக்கலாம். அடுத்த வாட்டி படி நல்லா படி அந்த மாதிரி ஒரு ஒரு அஹ் motivation அ கொடுக்கும் போதும் அவங்களுக்கும் okay அஹ் ஒண்ணும் இல்ல நம்ம அடுத்த வாட்டி கண்டிப்பா படிக்கணும்னு எண்ணம் வரும். இதே இது நம்ம ஒரு வாட்டி கம்மி ஆயிட்டாங்கன்னு உள்ள அவங்கள நம்ம தா~ தாழ்த்தி பேசும்போது அவங்களுக்கு ஒரு உள்ளுல மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துரும் ஐயோ நம்மளால முடியலையோ நம்மளால முடியலையோ அப்படி உள்ள எண்ணத்தை நம்ம எடுத்து போட்டு ஒரு தன்னம்பிக்கை ஊட்ட ஊட்டதான் அவங்களும் மேன்மேலும் வளர்ந்து வருவாங்க. அதை நம்ம வந்து, பெற்றோர்கள் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அஹ் எதுனாலும் பார்த்து, அதே மாதிரி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 அஹ் அவங்களுக்கு life ல நம்ம என்ன படிக்கணும் என்ன இது பண்ணணும் மறந்து போயிடும் அந்த மாதிரி உள்ள எண்ணங்களை வந்து, நம்ம தவிர்க்கணும் கண்டிப்பா ஆமாக்கா ஆமா பிள்ளை~ பிள்ளைங்களும் மொத்தத்திலேயே நம்ம வந்து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

எல்~ எல்லாரோட முதல் வந்தியன்னா நீ வாழ்க்கையில நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர அவன் நல்லா இருக்கான், நீ அதனால படி இவன் நல்லா இருக்கியா நீ அதனால படின்னு சொல்லிக் கொடுக்கக் கூடாது அப்ப அவங்களும்

என்னைக்குமே நம்ம க~ பிள்ளைங்களை வந்து, அப்படியெல்லாம் சொல்லி வளர்க்கக் கூடாது. உன்னால முடிஞ்சது அந்த அளவு படி, அப்படின்னு சொல்லணும். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் maximum வந்து, படிக்கறாங்கக்கா ரொம்ப எல்லாம் முந்திதான் படிக்கிறதுல படிப்பாங்க ஆனா பசங்க இப்ப படிக்க ரொம்ப விருப்பப்படலாம். ஆனா பொம்பளைப் பிள்ளைங்க ரொம்ப படிக்கிறாங்க. அதனால இப்ப உள்ள parents மாரும் படிக்கவும் வைக்கிறாங்க. அதனால நம்ம வந்து, அதனால எல்லாம் பிள்ளைங்க நான் இனி படிக்க ஆனா இப்பவும் இருக்கிறாங்க வேலைக்கு போறவங்க எவ்வளவோ வெறும் twelfth முடிச்சுட்டு கஷ்டத்துனால படிக்க முடியாது. படிக்கிறது பைசா இல்லாததுனால எவ்வளவு பேரும் போறாங்க. சரி அப்படி போனாலும் ஒரு பக்கம் வந்து, ஆஹ் maximum கன்னியாகுமரி மாவட்டத்துலயே இப்ப கல்வி வந்து, ரொம்ப ஒரு பெரிய ஒரு level லதான் இருக்கு. நம்ம அதை என்னைக்குமே குறை சொல்லலை ஆனா, ஏதாவது ஒரு சிலர் வீட்டுல கஷ்டங்கள் கடன்கள் இருக்கேனால twelfth வர படிக்க வச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு பிள்ளைங்களை விடதான் செய்யறாங்க பார்த்தீங்களா ஆமா, ஆமா அதனால கல்வி எல்லாருக்கும் குடுத்தாலே சமமா எல்லாமே நல்லபடியா முன்னேறும் நாடு சரி அபிஷா இன்னொரு நாள் கூப்பிடறேன்

இந்த அதிர்வு நிலநடுக்கம் ஆகினால் richter அளவை மூலம் அளக்கப்படுகிறது. மூன்று richter க்கும் குறைவான நிலநடுக்கங்களை உணர்வது கடினமாகும். அதேவேளை ஏழு richter க்கும் கூடுதலான அதிர்வுகள் பலத்த சேதத்தை ஏற்படுத்த வல்லன பூமியின் மேற்பரப்பு பெரும் பள்ளங்களாக அமைந்துள்ளது இவை நகரும் நிலத்தட்டுக்களாக இருக்கிறது நிலப்பரப்பிலும் நீரின் அடியிலுமான உள்ள இவற்றில் ஏழு நிலத்தட்டுக்கள் மிகப் பெரியதாகவும் குறைந்தது பன்னிரண்டு சிறிய நிலத்தட்டுக்களும் உள்ளன இந்த ஏழு பெரும் நிலத்தட்டுக்களில் ஐந்து கண்டங்களும் பசிபிக் முதலிய பெருங்கடல் பகுதிகளும் அடங்கும் இந்த நிலத்தட்டுக்கள் சுமார் எண்பது kilometer வரை தடிமன் கொண்டதாக இருக்கிறது இதன் அடியில் பாறைகள் கொதிக்கும் குழம்பாக இருப்பதாலும் பூமியின் சுழற்சி வேகத்தில் இந்தப் பாறை குழம்புகள் நகர்வதாலும் மேலே இருக்கும் நிலத்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று உராய்~ உராய்வதுடன் நகர்ந்து செல்கிறது இந்த நிலத்தட்டுக்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு centimeter முதல் சுமார் பதிமூணு centimeter வரை நகர்கிறது இது நமது உலக வேகத்திற்கு மிக நுண்ணியதாக இருந்தாலும் இந்த நிலத்தட்டுக்களின் இலேசான உராய்வும் உராய்வும் கூட பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை ஒரு நிலநடுக்கம் நிலச்சரிவுகளையும் சில சமயம் எரிமலை செயல்பாட்டையும் அதிகரிக்கச் செய்யும் ஒரு நிலநடுக்கத்தின் அளவுக்கு வரையறை ஏதுமில்லை என்றாலும் வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஒன்பது புள்ளி zero richter க்கும் கூடுதலானவை பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவன ஆகும்.

பதிவு செய்யப்பட்ட நிலநடுக்கங்களுள் ஜப்பானில் பதிவான வலுவான நிலநடுக்கம் இதுவாகும்.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 இந்தியா உள்ளிட்ட தெற்காசியப்பகுதி ஆசிய தட்டில் இல்லாமல் தனித்தட்டாக அமைந்துள்ளது. இதனாலேயே இது இந்தியத் துணைக் கண்டம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்திய நிலத்தட்டு ஆசிய நிலத்தட்டு ஆகிய இரண்டும் வடக்கு நோக்கி நகர்கின்றன இதில் ஆசிய தட்டை விட இந்திய தட்டு வேகமாக நகர்வதால் இந்திய தட்டு ஆசிய தட்டை மோதி அந்த அழுத்தத்தில் உருவானதே இமயமலைப் பிரதேசம் இமயமலை இன்னும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் இது தான். இரு நிலத்தட்டுக்களின் அழுத்தத்தால் இமயமலைப் பகுதி வலம் வலம் பொழுது உராயும் பாறைகள் அசைந்து அசைந்து கொடுப்பதால் இப்பகுதி நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. பல கோடி வருடங்களுக்கு முன்பு ஆசியாவும் ஐரோப்பாவும் இணைந்து இருந்தது இது யூரேசியா என்று அறிவியலாளர்களால் கூறப்படுகிறது ஒரு பெரிய பூகம்பத்தால் ஆசியாவும் ஐரோப்பாவும் தனித்தனி கண்டங்களாக பிரிந்ததாக கூறப்படுகிறது எனினும் இதற்கான தெளிவான ஆதாரங்கள் இல்லை வகைகள் நிலநடுக்கம் மூன்று வகையான புவித்தட்டு அளவுகளால் ஏற்படும்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 சாதாரண மற்றும் மேற்தள்ளல் முறைகளில் ஒரு புவித்தட்டு மேல் நோக்கியும் மற்றையது கீழ்நோக்கியும் அமையும் சமாந்தர அளவு அசைவில் இரண்டு புவித்தட்டுக்கள் சமாந்தரமாக உராய்வுடன் செல்லும் இவ்வனைத்து புவித்தட்டு அசைவுகளும் புவியின் மேலடுக்குக்குள் கீழுள்ள உருகிய பாறை பாறைக் குழம்பின் அசைவுகளால் ஆகும் புதிதாக புவி மேலோடு உருவாகும் இடங்களான புவித்தட்டு பிரதேசங்களில் சாதாரண முறை

தாண்டாது மேலெழும்பல் அசைவு முறையால் ஏற்படும் நிலநடுக்கங்களே அதிக richter அளவோடு அதிக அழிவையும் ஏற்படுத்துவனவாகும்

புவியின் அனைத்துப் பகுதிகளிலும் நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன எனினும் பேரழிவை ஏற்படுத்தும் நிலநடுக்கங்கள் அரிதாகவே ஏற்படுகின்றன உலகின் தொண்ணூறுக்கும் அதிகமான நிலநடுக்கங்கள் பசுபிக் பெருங்கடலை அண்டிய பகுதியிலேயே உருவாகின்றன கண்டறிதலும் அளவிடுதலும் நிலநடுக்கத்தின் வீரியத்தை ஆஹ் நிலநடுப் பதிவுக்~ பதிவுக் கருவி மூலம் அளவிடலாம் இதில் richter அளவீடு பயன்படுத்தப்படும் நிலநடுக்கப் பதிவுக்கருவி நிலநடுக்கப் பதிவுக்கருவி பூமியின் நகர்வுகளை அளக்க பயன்படுகிறது நிலநடுக்கத்தால் ஏற்படும் அதிர்வலைகள், எரிமலை வெடிப்புகளாலும் மற்ற அதிர்வு மூலங்களாலும் ஏற்படும் அதிர்வலைகள் ஆகியவற்றை அளக்க நிலநடுக்கப் பதிவுக் கருவி பயன்படுகிறது இக்கருவியின் அதிர்வலைப் பதிவுகள் நிலநடுக்க ஆய்வாளர்கள் பூமியின் உள்பகுதியை வரை~ வரைபடமாக்கவும் மற்றும் இந்த வெவ்வேறு மூலங்களினை கண்டறிந்து அளவிடவும் பயன்படுகிறது நிலநடுக்கத்தினை மதிப்பீடு செய்ய richter அளவுகோல் பயன்படுத்தப்படுகிறது இதன் அலகு zero முதல் ஒன்பது richter அளவை வரை ஆகும் richter அளவில் ஆறு புள்ளி zero என்ற அளவிற்கு மேல் குறிக்கப்படும் நிலநடுக்கங்கள் ஆபத்தானவை richter அளவை என்பது நில அதிர்வுகளை அளவிடப் பயன்படுத்தப்படும் ஓர் அளவுத்திட்டம் ஆகும் அமெரிக்க நில அதிர்வு அறிவியலாளர் சார்லஸ் ரிக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி அஞ்சாம் ஆண்டில் முதன்முதலாக நில அதிர்வுகளுக்குள் நில அளவுகளை வரையறுத்தார் இது தரையில் ஏற்படும் நில அதிர்வின் அலை உயரத்தினைக் கணிக்கும் இதன் ஓர் அலகு அதற்கு முந்தைய அலகு அளவை விடப் பத்து மடங்கு அதிக அதிர்வுகளைக் கொண்டதாக இருக்கும் நில அதிர்வுகள் ஒரு ஒரு millimeter க்கும் குறைவான அளவிலிருந்து பல meter கள் வரை மிக அதிக மாறுபாடுகளைக் கொண்டதாக இருப்பதால் அவர் அளவுகளை இவ்வாறு வரையறுக்க வேண்டியிருந்தது.

மூன்றை விட பத்து into பத்து அல்லது நூறு மடங்கு அதிக அதிர்வுகளைக் கொண்டதாக இருக்கும் richter அளவில் two point zero க்கு குறைவானவற்றை சாதாரண மனிதர்களால் அறிய முடியாது இவை micro நிலநடுக்கம் எனப்படும் இவை சாதாரணமாகத் தொடர்ந்து நடைபெறும் ஆறு புள்ளி zero க்கும் மேல் பதிவாகும் நிலநடுக்கங்கள் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை

மாறுபட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் மக்கள் நெருக்கடியடித்து வாழும் நகரத்தின் மையத்தில் நிகழும் நில அதிர்வு அளவிட முடியாத நாசத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தலாம் ஆனால் அதே அளவு நில அதிர்வு ஒரு தட்டையான வனப்பிரதேசத்தில் ஏற்படலாம் அங்குள்ள வனவிலங்குகளை சற்று சிதறி ஓடுவதைத் தவிர வேறு பாதிப்புகளை உண்டாக்காமலும் இருக்க முடியும் வகைகள் நிலநடுக்கத்தின் தாக்கங்கள் நிலம் நிலம் நடுங்குதலும் பிளத்தலும் மண்சரிவு, பனிச்சரிவு, தீ அனர்தம், ஆழிப்பேரலை வெள்ளம், உயிர் சேதங்கள் நில நடுக்கங்களும் நில ஆஹ் நிலம் நடுங்குதலும் பிளத்தலும் இதுவே நில நடுக்கத்தின் பிரதான விளைவாகும் இதனால் கட்டடங்களும் ஏனைய பல செயற்கையான அமைப்புகளும் அழிவுக்குள்ளாகும் இதன் தாக்கமானது நிலநடுக்கத்தின் அளவு

okay, good morning okay okay, I am மணிகண்டன், I am from GRN திருச்சி. உங்க பெயரு ஜெய ஸ்ரீ யா?